அஹ் நல்ல ஒரு சாப்பாடு உணவு முறைகளை வந்து நம்ம திரும்ப நம்ம அந்த காலத்துல இருந்த ஒரு உணவு முறைய திரும்ப கொண்டு வரணும் கண்டிப்பா கொண்டு வரணும் அப்பதான் நம்ம உடல்நிலை வந்து ரொம்பவே நல்லா இருப்போம் thank you

கலா பேசுகிறேன் Ma'am உங்களுக்கு வந்து Bussiness Loan தருவீர்களா? Ma'am

Ma'am ஓர் சின்னதாட்டு துணி கடை போடலாம் அப்படின்னு இருக்கிறோம் Ma'am. Ma'am அதுக்கு வந்து உங்களுக்கு நீங்க Loan தருவீங்கலளா Ma'am? ஆஹ் என் வீட்டுகாரர் வந்து Work பண்றாரங்க Ma'am. ஆஹ் அவங்க வந்து ஓர் Office ல Work பண்றாங்க Ma'am. அவங்க ஒரு Fifty Thousand வாங்குறாங்க Ma'amSalary.

நாங்கள் தான் வந்து நான் தான் Ma'amBussiness வச்சி நடத்த போறேன். அவங்க தான் Invest பண்றாங்க Ma'amBusiness க்கு. Ma'am உங்களுக்கு எவ்வளவு ரூபா கிடைக்கும்? Maximum ஒரு Two Lakhs கிடைக்குமா Ma'am?

அப்படியா Ma'amOkay Ma'am ஆஹ் அதுக்கு நாங்க என்ன Ma'amProcedure பண்ணனும் Ma'am நான் வந்து ஒரு மண்டபத்தில Gents ங்குல வச்சு ஒரு கடை Open பண்ணலாம்னு இருக்கே Ma'amOkay வா அங்கே வந்து Start பண்ணலான்னு இருக்கோம்

பத்திரமா Ma'am? பத்திரம் வந்து எழுதி வைப்போம் எழுதுவாங்க ல Ma'am அந்த அது? ஆஹ் Okay Ma'am அதெல்லாம் நாங்க வாங்கலாமா?

ஆஹ் Okay Ma'am நாங்க வந்து ஆஹ் Okay Ma'amMa'am அவங்க வந்து என்னோட Account ல வந்து Start பண்ணலாம் இல்ல Ma'am? Loan நீங்கள் போட்டு தருவீங்களா? நாங்கள் கட்டலாம்.

ஆஹ் இங்க தான் Ma'am எங்களுக்கு வியட்கம அந்த பக்கம் தான் Ma'am. எங்கள்து வந்து Native Place வந்து நாங்க வந்து வியட்கம் மண்டபத்தில் தான் எங்கள்து வந்து Main Stop னால அங்கே இருந்து இது பண்ணலாம் BussinessStart பண்ணலாம் அப்டின்னு இருக்கோம் Ma'am.

ஆமா அதான் Ma'am நான் Work பண்ணல. என் Husband தான் Work பண்றாங்க. இல்ல Ma'am அவங்க வந்து Office போயிருக்காங்க Ma'am. இங்க தான் Ma'am பக்க கொஞ்ச தூரம். Okay ஆ Ma'am? எப்போ Ma'am நாங்க வரணும்னு நீங்க சொன்னீங்கனா நாங்க வந்து வந்து பாக்கலாம் Ma'am.

ஆஹ் Next Week என்றால் எத்தினம் Mam correct ஆ சொன்னீர்கள் என்றால் ஓ அப்படியா Mam okay Mam நாங்கள் வந்து என்ன என்ன Submit செய்யனும் Mam அங்கே

ஆஹ் இருக்கு MamPan Card வந்து யாருக்கு Mam அவர்களுக்கு இல்லை எனக்கு இருக்கு Mam இல்லை Mam அவங்களுக்கு Apply செய்யவில்லை Mam ஆனால் எனக்கு இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு இல்லை Mam

ஆஹ் Okay mam ஆஹ் Okay mam ஆஹ் இருக்கிறது என்று நினைக்கிறன் Mam mam அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்த இது இருக்கனும் தானே Mam ஆஹ் என் கணவரிடம் தான் Mam கேட்க வேண்டும் அவங்களிடம் கேட்டு கொண்டு சொல்லுகிறேன் Okay Mam அப்படி இருந்தால் மட்டும் தான் MamPan Card எடுக்க முடியுமா Mam

ஓ Okay mam mam அப்பொழுது Reject செய்யலாமா Mam அந்த அப்படி என்றால் Aadhar Card இருக்கும் அல்லவா Mam இதற்கு முன்னாடி அந்த Number வந்து Delete செய்து விட்டு புது Number வந்து Joint செய்யலாமா ஆஹ் Okay Mam okay செய்யலாம் அல்லவா Mam அப்பொழுது Correct செய்தார்கள் என்றால் நீங்கள் வந்து எவ்வளவு நாட்களில் எங்களுக்கு Loan தருவீர்கள் Mam

ஓ அப்படியா Mam okay MamOkay எப்பொழுது கிடைக்கும் என்று பார்த்து சொல்லுங்கள் Okay ஆ Mam இது வந்து நாங்கள் என்றைக்கு Correct வர வேண்டும் Christmas அந்த Week ல வர வேண்டும் Mam

அது தான் Mam நான் First சொன்னேன் அல்லவா Mam எங்களுக்கு வந்து ஓர் துணி கடை வைக்கலாம் என்று அப்படி என்று ஏனால் இவங்களுக்கு வந்து Business கொஞ்சம் Amount இருக்கிறது Mam ஓர் Two Lakhs போல் அவங்களுக்கு Business ல இது வரைக்கும் அவங்கள் செய்ததில் அவங்கள் Salary வாங்கியதில் ஓர் Two Lakhs எங்கள் கையில் இருக்கிறது சரி இனி ஓர் Two Lakhs கூட தேவைப்படுகிறது Mam இங்கே ஓர் Dress Shop ஓர் சுமாராக போடலாம் அப்படி என்று இருக்கிறது Mam அப்படி என்றால் குழந்தைகளுக்கு Baby Set அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படி என்று அந்த மாதிரி எங்களுக்கு Main ல வந்து எந்த Soft கடையும் இல்லையா சரி அந்த மாதிரி செய்தால் கொஞ்சம் Diffrent ஆகா இருக்கும் அல்லவா சிறிய குழந்தைகள் விளையாடவது மாதிரி Toys கடை மாதிரியும் அப்புறமாக வந்து அவங்களுக்கு Dress கடை மாதிரி அப்படி வைக்கலாம் அப்படி என்று தான் Mam எங்களுடைய Plan ஆமாம் ஓர் Three Lakhs கிடைக்குமா Mam ஆஹ் செலுத்தி விடுவேன் Mam அது எல்லாம் நாங்கள் Correct ஆ செலுத்தி விடுவோம் Mam நாங்கள் வந்து Save செய்து வைத்தது இப்பொழுது எங்களிடம் ஓர் Two Lakhs இருக்கிறது Okay ஆ Mam அதுனால் ஓர் Three Lakhs கிடைத்தால் Five Lakhs ஆகிவிடும் அல்லவா Mam அப்பொழுது அந்த Five Lakhs வந்து Shop வைத்தால் அழகாக இருக்கும் அப்படி என்று Rent க்கு வேறு கொடுக்கவேண்டும் Mam அது தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து எனக்கு Three Lakhs போட்டு கொடுத்தீர்கள் என்றால்

ஆஹ் வருவார்கள் Mam அதற்கு வந்து எங்கள் மாமா பையன் எல்லாம் இருக்கிறான் Mam அவன் வந்து மிக பெரிய இதாக தான் இருக்கிறான் அவன் போதுமா Mam இல்லை எப்படி ஆஹ் Okay Mam எங்களுக்கு President அந்த மாதிரி வேண்டுமா இல்லை எப்படி Mam

Mam அது எவ்வளவு ரூபாய் அப்படி IntrestMam அப்படி எல்லாம் நீங்கள் எவ்வளவு Date என்றைக்கு நாங்கள் வாங்குகின்றமோ அதே Date க்கு செலுத்த வேண்டுமா

ஓ அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் Mam நாங்கள் இதுவே Loan வாங்கி செய்கிறோம் இதில் நீங்களும் Penalty அப்படி என்று செய்தால் நாங்கள் என்ன Mam செய்வோம்

ஆஹ் Okay Mam mam நாங்கள் வந்து இருபதாம் தேதி எடுத்தால் அந்த இருபதாம் தேதி தான் செலுத்த வேண்டும் அப்படி என்றால் ஒரு Date இல்லை என்றாலும் Fine இருக்கிறதா Mam Mam அப்படி எதாவது ஓர் Two Days கொடுங்கள் Mam இங்கு தானே Mam எங்களுக்கு வந்து ஆஹ் சரி இந்த நாள் செலுத்த முடியவில்லை என்றால் அடுத்த நாள் வந்து செலுத்துவோம் அல்லவா Mam

Mam எங்களுக்கு வந்து எந்த பயமும் இல்லை Mam செலுத்துவோம் Mam அவங்களுக்கு வந்து Salary வந்து முன்ன பின்ன இருக்கும்

அவங்களுக்கு வந்து எப்படி என்றால் ஓர் இருபதாம் தேதியில் இருந்து அவங்கள் வந்து பதினைந்தாம் தேதியில் இருந்து ஓர் இருபதாம் தேதிக்குள் போடுவார்கள் Mam இப்படி தான் அவங்களுக்கு இருக்கும் Salary போடுவது அதுனால் தான் நான் ஆஹ் Okay Mam நீங்கள் சொல்லுங்கள் Okay ஆ Mam ஏனால் நாம் வந்து உம் Okay Mam நீங்கள் வந்து Salary எங்களுக்கு கிடைக்காது அல்லவா Mam correct Time க்கு அதுனால் தான் Mam சொல்லுகிறேன் Okay ஆ Okay Mam நீங்கள் வந்து Loan க்கு நாங்கள் வருகிறோம் Okay ஆ Thank YouMam என்ன பண்ணுகிறாய் அதிசயமாக Call பண்ணி இருக்கிறாய் சும்மா தான் இருக்கின்றேன் வெளியில் போய்விட்டு வந்தேன் இப்பொழுதுதான் Shopping போய்விட்டு வந்தேன் எல்லாமுமே Over Budget டாக இருந்தது அதுதான் திரும்பி வந்துவிட்டேன் Offline தான் இல்லை சும்மா அப்படியே கடைக்கு போய் பார்த்து விட்டு வந்தேன் Shirt லாம் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது Offer ன்னு போற்று அதே Price க்கு வைத்து இருக்கின்றார்கள் உம் உம் சரி ஆனால் நேரில் போய் எடுப்பதுபோல் வராது ல நம்ம பிடிக்கவில்லை என்றால் கூட கொண்டு போய் கொடுத்து Resize பண்ணிக்கொள்ளலாம் அதுனால் தான் சரின்னு போய் பார்த்தேன் சும்மா Watch பன்னினேன் Window visit பன்னினேன் ஒன்றும் பிடிக்கின்ற மாறி இல்லை அதுனாலே வந்துவிட்டேன் Flipkart லய Flipkart ட்டு நான் Amazon உம் Use பண்ணிட்டு இருந்தான் Amazon ல தான் முதல் Use பண்ணி கொண்டு இருந்தேன் நான் Amazon ல ஓர் Shirt oder பன்னினேன் வந்ததும் நன்றாக தான் இருந்தது ஆனால் அது இனியும் Price hike இருந்த மாறி இருந்தது Flipkart ல உம் hike தான் இருக்கின்றது ஆனால் நன்றாக இருக்கின்றது இரண்டுமே நன்றாக இருந்தது Shirt quality ஆனால் நேரில் சென்று போய் பார்த்து எடுக்கின்ற மாறி வரவில்லை என்று நான் ஏன் ன இது பன்னிக்கவில்லை போகவில்லை நான் அதில்

சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கின்றாய் Free யாக இருக்கீர்களா Evening free அஹ் வென்றும் என்றால் வாருங்கள் ஒரு வாட்டி சும்மா வெளியே போய் பார்த்து விட்டு வருவோம் Shop ஏதாவுது பிடித்து இருக்க என்று பார்த்துவிட்டு வருவோம் போய்விட்டு நன்றாக இருந்தா வாங்கிக்கொள்ளலாம் இல்லை என்றால் Online லயே நாம் Order பணிக்கொள்ளலாம் எதாவுது Shirt நல்ல Shirt டாக பார்த்து Sunday market போகலாமா Sunday market ல இல்லை Sunday marketRoadRoad Side கடைளையும் நிறைய கிடைக்கும் நான் பார்ப்பேன் வெளியில் வந்து அஹ் Anch பண்ணி வைத்து இருப்பார்கள் நன்றாக தான் இருக்கும் Shirts லாம் போய் ஒரு வாற்றி நாம் Try பண்ணி பார்ப்போம் இலையென்றால் Online ல Book

அப்படியென்றால் நீங்கள் Online ல பண்ணுகிறீர்களா நாம் இன்னைக்கு போய் பார்ப்போம் நன்றாக இருந்தது எஎன்றால் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையென்றால் நாம் Online ல யே எடுத்துக்கொள்ளலாம் Ok வா

Ajio ல கூட பார்த்தேன் AJIO ல எப்படி என்றால் ன்னு நிறைய Offer ன்னு நிறைய கொடுத்து இருக்கிறார்கள் ஆனால் அது எந்த அளவிற்கு அது Worth தாக இருக்கும் என்று எனக்கு தெரியல ஓஹோ அப்படியா என்ன Shirt எப்படி இருந்தது என்ன Colour நன்றாக இருந்தது என்றால் என்ன Meterial ல எடுத்தீர்கள் Shirt உடைய Rate என்னவாம் என்ன colour

Three fiftyfive hundred இருந்தது Three fifty க்கு வந்ததா எத்தனை Twenty five percentageOffer போட்டு இருந்தாக நீங்கள் Ajio use பண்ணுகின்றார்கள் என்றால் சொல்லுங்கள் என்னிடம் நிறைய Coupons இருக்கின்றது ஹம் PaytmFlipkart ல கொடுத்த Coupons எல்லாம் இருக்கின்றது Ajio உடைய இது கொடுத்தது வேணுமென்றால் நான் தருகின்றேன் நீங்கள் வேணுமென்றால் Redim பண்ணிக்கொள்ளுங்கள் Waste டாக இருக்கின்றது அடிக்கடி வந்து வந்து Expired தான் ஆகின்றது இல்லை Ajio app க்கு நான் சொல்லுகின்றேன் அந்த Ajio app ல வந்து நிறைய Coupon எனக்கு redim பண்ணிக்கொண்டு இருக்கின்றது Daily உம் Flipkart ல Sorry அதற்கு பெயர் என்ன அஹ் GPay Paytm ல எல்லாம் Use பண்ணுகின்றேன் ல அது ஒன்று ஒன்றிற்கும் Coupon தருவார்கள் Ajio வில் இருந்து நிறைய வந்து இருக்கின்றது Five hundred Five Fifty percentage Off Off அஹ் Twenty five percentage Off என்று அதற்கூடயே சேர்த்து இதையும் சேர்த்து Redim பண்ணிக்கொள்ளுங்கள் Ajio நீங்கள் பண்ணுகின்றமாறி என்றால் இல்லை வேறுயாராவுது பண்ணுவது மாறி இருந்தாலும் சொல்லுங்கள் நான் தருகின்றேன் Ajio வில் அதிகமாக எல்லாம் இருக்காது அதிகமாக இருக்கும் ஆனால் அவர்களே OfferDiscount என்று போற்று அதை விட குறைவாக தான் தருவார்கள் நீங்கள் Ajio வை இதில் பார்த்தீர்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் Ajio App பற்றி எனக்கு நிறைய Ad வந்தது தான் தெரியும் நிறைய ஏகப்பட்ட எனக்கு முதல் GPay வில் தான் முதல் இது உடைய Offer Coupon சும்மா Redim பண்ணி பார்ப்போம் எவ்வளவு இருக்கு என்று பார்ப்பதுற்கு உள்ளே போனேன் அப்பொழுது தான் பார்த்தேன் நிறைய இருந்தது Ad லாம் பார்த்துவிட்டு உள்ளே போனேன் அப்புறம் YouTube ளையும் நிறைய பேர் அதை பற்றி பேசி இருந்தார்கள் Review சொல்லி இருந்தார்கள்

நான் FirstAmazonUse பண்ணிக்கொண்டு இருந்தேன் Amazon ல தான் நன்றாக எப்படி சொல்லுவது நிறைய Offers போடுவார்கள் Quality பொருள் Quality Compramise ஆக முடியது என்று அவர்கள் கூட அதனால் Amazon Try பண்ணிக்கொண்டு இருதேன் அதற்கு அப்புறம் தான் Flipkart க்கு Move ஆனேன் So நான் எல்லாம் Flipkart நான் ஓர் இரண்டு மூன்று வாற்றி Use பண்ணி இருக்கின்றேன் ஆனால் Amazon நிறைய வாற்றி Use பண்ணி இருக்கின்றேன் Watchs ஆகட்டும் Glass நான் அதில் தான் On பண்ணி இருக்கின்றேன் நிறைய Rewards எல்லாம் வரும் முன்னாடி எல்லாம் அப்படியா ஆனால் நன்றகா தான் இருக்கும் Try பண்ணி பார்க்கவேண்டும் நான் Flipkart தான் Most டாக Use பண்ணிக்கொண்டு இருக்கேன் இப்பொழுது Flipkart யில் Midnight Sale அதற்கு அப்புறம் Big billion sale அது எல்லாம் போட்டுகொண்டு இருக்கார்கள் அதனால் தான் நான் Use பண்ணிக்கொண்டு இருக்கேன் Flipkart ஆனால் இப்பொழுது Shirt வாங்கினால் Offline தான் வாங்கவேண்டும் என்று இருக்கேன் ஆமாம் ஆமாம் எனக்கு தனியாக சென்று எப்படி செல்லுவது எனக்கு Correct டகா Quality யாக இதுயெல்லாம் Check பண்ணி எடுக்க தெரியாது ல நான் பாட்டிற்க்கு கண்ணா பின்னா என்று எடுத்துக்கொண்டு இருக்கேன் நான்னா சும்மா தான் இருக்கேன் நான் தான் சொன்னானே Shopping போகலாம் என்று உங்களுக்கு எதாவுது Offline ல கடை இருந்தால் சொல்லுங்கள் வெளியில் எதாவுது கடை தெரிந்தால் கடை இருந்தால் சொல்லுங்கள் இல்லையென்றால் Offer எங்கே போடுகிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் சொல்லுங்கள்

இல்லை எனக்கு தெரியாது நான் இதுவரை போனது இல்லை Chennai ல தான் கடை இருக்கின்றதா Chennai ல Cheap அஹ் இருக்குமா

Max என்றால் அது நாம் Pondi ளாயே எடுத்துக்கொண்டு போய்விடலாமே எல்லா Max க்குமே ஒரே Price தான் Use பண்ண போகின்றோம்

Pondicherry Max யில் நாம் சென்று பார்க்கலாமா எப்படியே Offer போட்டால் Worth தாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் மத்த Time யில் சென்றால் ரொம்ப Hike காக இருக்கும் Price ஆனால் Quality நன்றாக தான் இருக்கும் ஓ சரி சரி அப்பொழுது Max சென்று இன்னைக்கு Try பண்ணிப்பார்ப்போம் இல்லையென்றால் நாளைக்கு இதுபன்னலாம் Online லையே எதாவது ஒன்று இரண்டு Collections இருந்தால் எனக்கு Share பன்னு நன்றாக Review இருக்கின்றதா பார்த்து பார்க்கலாம் Ok வா இன்றைக்கு போகட்டும் இல்லை என்றால் ஓர் Six Thirty க்கா போகலாம் Correct அஹ் இருக்கும்

சரி அப்பொழுது Ok நாம் பேசாமல் Online உனக்கு Time இதுவாக இருக்கும் என்றால் Online லையே Max யில் இது பண்ணிவிடலாமா Shoe வந்து நாம் Flipkart லயே பார்த்துக்கொள்ளலாம் Offer நிறைய வரும் Max எல்லாம் Website யில் போட்டு நாம் இது பண்ணிப்பார்ப்போம் Use பண்ணிப்பார்ப்போம் இது எதாவுது நன்றாக இருக்கின்றதா Collection Offer எதாவுது போகின்றதா என்று பார்ப்போம் Thousand குள்ளே Two Thousand குள்ளே அப்படி என்றால் Branded அஹ் வே எடுத்துக்கொள்ளலாமே Ok Ok நான் Flipkart யில் அதை பார்த்து Search பண்ணுகிறேன் Shirt மற்றும் நீ எனக்கு Website யில் சென்று Check பண்ணு இன்றைக்கு Ok வா எங்க அப்படி உனக்கு எதாவுது அந்தமாதிரி Website யில் போய் Check பண்ணி இருக்கின்றாயா Max யில் இல்லை இல்லை என் Friends கேட்டு இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் Just Crome Open பண்ணி அவர்களுடைய Max என்று போட்டாலே அவர்களுடைய Website Open ஆகின்றதாம் அதில்லையே போய்ட்டு நாம் பார்த்துக்கொள்ளலாம் Offer எதாவுது Use பண்ணிக்கலாம் Buying கூட பண்ணிக்கலாம் Online லையே அதுலயே Easy தான் இருக்கின்றதாம் User Interface எல்லாம் நன்றாக தான் இருக்கின்றதாம் ஆமாம் நீ First அந்த Max என்று போட்டாலே அவர்களுடைய Website Open ஆகிவிடும் அதில் போய்விட்டு நாம் Offer Seaction யில் போய்ட்டு Offers பார்த்துக்கொள்ளலாம் அதற்கும் Delivery இருக்கின்றதா என்று பார்க்கலாம் இருந்தது என்றால் Delivery பண்ணுவார்கள் இல்லையென்றால் நாம் நாமே சென்று தான் வாங்கவேண்டும் அது பற்றி எனக்கு தெரியவில்லை ஆனால் Friends வாங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் நன்றாக தான் இருக்கும் Size யில் என்ன நாம் என்ன சொல்லுகின்றோமோ அது தான் வரப்போகின்றது அஹ் Shirt டை எனக்கு Flipkart Shirt அதுஎல்லாம் Max யில் பார்க்கலாம் Max யில் பார்த்துவிட்டு அதில் எதாவுது Okay Off போகின்றது என்றால் அதில் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை என்றல் Amazon யில் போகலாம் Design போட்ட மாதிரி வேண்டும் நான் Grey Colour Shirt Design போட்ட மாதிரி ஆமாம் அது ஓன்று தான் நன்றாக இருக்கும் அது ஒன்று தான் அதுனால் தான் எடுத்து Use பண்ணிக்கொண்டு இருக்கின்றேன் Gadgets வாங்கவேண்டும் அதேமாதிரி Cable Charge எடுக்கவேண்டும் அப்புறம் headphones வாங்கவேண்டும் salary போட்ட உடனே சென்று வாங்கலாமா இல்லை online யில் நீ எனக்கு எதாவுது Share பண்ணு நன்றாக ஓர் review Rating எல்லாம் இருக்கின்ற மாதிரி பார்த்து எனக்கு பண்ணு அதேமாதிரி

Smart Watch வாங்கவேண்டும் அப்புறம் Earpods வாங்கவேண்டும்

Instagram யில் நானும் Friends பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் சிலவர்கள் எப்படிசொல்லுவது அஹ் ஒழுங்காக அவங்க Product இருக்குமா என்று தெரியவில்லையே அப்படி என்று கூறுக்கின்றைய நான் சரி இதுலையே Search பண்ணுகிறேன் ஆனால் Cash on delivery என்றாலும் எப்படியும் Post ல தான் போடுவார்கள் Post ல போட்டார்கள் என்றால் நாம் வெறும் Casg கொடுத்தால் தான் அந்த Post யையே நாம் கையில் தருவார்கள்

உம் அப்பொழுது இதுலையே பண்ணலாம் ஆனால் நிறைய பேர் Instagram யில் Product வாங்குறாங்க வாங்கிவிட்டு Fake அஹ் Update பண்ணுகின்றார்கள் இவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் நன்றாக இருக்கின்றது என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்று சிலவர்கள் Status Update பண்ணிஇருக்கிறார்கள் சரி அதில் எதாவுது Review பார்க்கலாம் என்று பார்த்தால் Comment Section எல்லாம் Off பண்ணி வைத்து இருக்கின்றார்கள் அதனால் பயமா இருக்கின்றது Maybe இவர்கள் கூட வருவது வாங்கவில்லை என்று அந்தமாதிரி பண்ணுவார்களா அதனால் Doubt டாக இருக்கின்றது ஆனால் நன்றாக இருக்கின்றது Products நன்றாக இருக்கின்றது அஹ் இரண்டு மூன்று Channel Follow பண்ணுகிறேன் Gadgets அப்புறம் அப்படி என்று Wait And Review இரண்டு மூன்று Channel வந்து பண்ணுகிறேன் ஆனால் அவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கு என்று சொல்லி இருக்கிறார்கள் Friends Refer பண்ணுவார்கள் அதுஎல்லாம் வந்து இருக்குடா நன்றாக இருக்கின்றது அப்படி என்று

ஓ Ok Flipkart இல் நீ ஏதோ ஓர் App சொன்னாயே என்ன App சொன்னாய் Shopee அஹ் Shopee அப்பொழுது Try பண்ணுவோம்மா Shopee யில் Gadget எல்லாம் இருக்குமா அப்படியா அப்பொழுது Meesho Try பண்ணலாமா இல்லை Shopee Try பண்ணலாமா அப்பொழுது Ok Shopee லேயே நான் எதற்கோ Try பண்ணி பார்க்கின்றேன் Ok Ok அது Cashback வருகின்றது இல்லை அது நாம் தனியா வேர் எதுலையாவுது Use பணிகொள்ள முடியாதா Paytm இல் GPay வில் Use பண்ணி இந்த Super Coins என்று கூறுகிறார்கள் அல்லவா அந்த மாதிரி Flipkart யில் தருவார்கள் அதை வைத்து ஓர் நான்கு ஐந்து Product வாங்கினால் ஓர் Fifteen Coins நமக்கு தருவார்கள் அதை வைத்து நாம் Buy பன்னுகின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லுகின்றாயா நீ எவ்வளவு Coins வைத்து இருக்கின்றாய் அந்த மாதிரி Shopee யில் எந்த Expiry Date அந்த மாதிரி எல்லாம் இருக்கின்றதா அந்த Coins க்கு எல்லாம் எவ்வளவு நாள் வேண்டுமென்றாலும் வைத்து இருக்கலாமா சரி சரி அப்பொழுது நான் Shopee லேயே Try பண்ணுகிறேன் Gadgets எல்லாம் நன்றாக இருக்கும் அல்லவா உன் Friends யாராவுது வாங்கி இருக்கின்றார்களா

Okay Okay புரிகின்றது Offer உம் நன்றாக இருக்கும் என்கின்றாய் Courier யில் அனுப்புவார்களா இந்த Blue Bag அந்த மாதிரி எல்லாம் அதில் கண்டிப்பாக Product இருக்குமா அதேமாதிரி Customer Service எல்லாம் இருக்குமா இப்பொழுது எனக்கு நான் ஓர் பொருள் Oder பண்ணினால் அந்த Product பதில் வேறு எதாவுது வந்தது என்றால் நான் Customer Service க்கு Call பண்ணி இந்த மாதிரி என்று சொல்லலாமா ஓ அப்படியா அப்பொழுது இதுவும் Flipkart மாதிரிதான் பேசாமல் இதில் ஓர் வாற்றி Try பண்ணி பார்க்கின்றேன் Next Time Flipkart யில் Try பண்ணுகின்றேன் ஆமாம் Flipkart யில் தான் Try பண்ணலாம் என்று இருந்தேன் இப்பொழுது Shopee யில் நான் Try பண்ணி பார்க்கின்றேன் User Interface எல்லாம் எப்படி நன்றாக இருக்குமா அப்பொழுது Okay நான் இதை Shopee லயே Try பண்ணுகிறேன் ஒன்றும் இல்லை Watch வாங்க போகின்றேன் Airpods வாங்க போகின்றேன் அவ்வளவு தான் Okay Okay வேறு எதாவுது நீ வாங்கவேண்டுமா உனக்கும் சேர்த்து எதாவுது Oder போடவேண்டுமா அப்பொழுது Ajio வேண்டாம் Flipkart வேண்டாம் Amazon வேண்டாம் Shopee யே Try பண்ணுவோம் Shopee யில் வந்து First Airpods வாங்கவேண்டும் Waatch வாங்கவேண்டும் Shirt வந்து நாம் இதில் Flipkart யில் பார்க்கலாம் Okay வா Flipkart Flipkart யில் நான் கண்டிப்பாக உனக்கு பார்த்து சொல்லுகின்றேன் Shoes நன்றாக இருக்கும் Offer உம் போகின்றது நாம் இரண்டு பேரும் ஒரே மாதிரி வாங்கிக்கொள்ளலாமா ஆமாம் White வாங்கினால் என்றாலே சீக்கிரம் அலுக்கு ஆகிவிடும் திருப்பி திருப்பி போட்டுகொண்டு இருக்க முடியாது பேசாமல் Shoe வில் Bottom Black மேல்அந்த மாதிரி எதாவுது இருக்குமா Shoe க்கு என்று தனி App அதில் எப்படி இதே மாதிரி தான் இருக்கும் அவர்கள் கடையை Website நான் Max க்கு சொல்லவில்லை அந்த மாதிரி கடை உடைய Website க்கு போய் Search பண்ணி எடுக்கின்ற மாதிரி இருக்கும் Adidas யில் வாங்குகின்றோம் என்றால் ஓர் Four Thousand க்கு வேண்டும் உன் Budget வந்து Two Thousand குள்ளயே என்றால் அது Set ஆகாது அப்படியென்றால் Combo வாக எடுத்துக்கொள்ளலாம் ஓர் நான்கு ஐந்து Shoe Combo வாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த Price க்கு Combo எல்லாம் Loafer எல்லாம் நிறைய இருக்கும் Combo வாக எடுத்துக்கொள்ளலாமா அப்பொழுது Shoes லேயே Combo இருக்கும் shoe கேட்கவேண்டும் ஆனால் Loafer யில் Oder பண்ணினால் வேறு வேறு Colour யில் நிறைய கிடைக்கும் அதனால் ஒரே Model Use பன்னுகின்ற மாதிரி இருக்கும் அஹ் Colour வேறு வேறு Use பண்ணி போட்டுகொண்டு போகின்ற மாதிரி இருக்கும் Okay Okay அது ஒன்றும் Issue இல்லை நமக்கும் இது Easy யாக தானே இருக்கின்றது வீட்டில் இருந்தே அழகாக முடித்தமா இருந்தமா என்று இருக்கலாம் அல்வா

ஓர் அந்த Dining இது மற்றும் கழட்டி வெவ்வேறு Watch Shop யில் போடுவார்கள் அல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா Flipkart யில் நீ சொன்னையே Shopee அந்த மாதிரி இருக்குமா Watches எல்லாம் Shopee யும் நன்றாக தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன் நிறையா Details நிறையா Reviwes அது எல்லாம் பார்த்து இருக்கின்றேன் ஆனால் நான் Use பன்னது இல்லை நீ சொல்லி தான் எனக்கு அதில் கொஞ்சம் Knowledge இருக்கின்றது Flipkart Use பன்னுவோம் அப்படி கின்றாயா Flipkart லேயே அப்பொழுது எல்லாமுமே Flipkart லேயே பண்ணிவிடலாமா சரி அப்பொழுது Flipkart லேயே வாங்கிக்கொள்ளலாம் Flipkart யில் HDFC Card Use பண்ணினோம் என்றால் நிறைய கம்மி பண்ணுவார்கள் Thousand கிட்ட எல்லாம் கம்மி ஆகும் நீ HDFC Card வைத்து இருக்கின்றாயா அப்பொழுது உங்கள் அண்ணனிடம் வந்து HDFC Card வாங்கிக்கொள் அவர்கள் இடம் அதிகமாக Supercoins இருக்கின்றதா என்று கேள் இல்லை உன்னிடம் வேறுயாராவுதுயிடம் இருந்தால் கூட நாம் Redeem பண்ணி இனியும் கொஞ்சம் Price கம்மி பணிக்கொள்ளலாம் அப்பொழுது Okay என்னிடம் ஓர் Fifteen இருக்கும் Fifteen என்றால் எப்படி என்றாலும் எனக்கு ஓர் Two Fifty Minus ஆகும் அது நாம் Redeem பண்ணிக்கொள்ளலாம் இந்தவாட்டி உங்களிடம் எவ்வளவு Supercoins இருக்கின்றது Flipkart யில் அப்பொழுது Okay நாம் அதில் இருந்து பண்ணி கொள்ளலாம் ஒன்றும் Problem இல்லை Flipkart யில் அப்பொழுது நானே இது பண்ணிவிடுகின்றேன் நான் உனக்கு Share பண்ணுகின்றேன் இது இது வேண்டும் என்று நீ பார்த்து விட்டு எனக்கு Message பண்ணு Okay Okay Okay கண்டிப்பாக நான் வருகின்றேன் ஒருநாள் Free யாக இருந்தால் நான் நாளைக்கு இன்றைக்கு கூட Morning போல் வருகின்றேன் Night Shift நான் போகவேண்டும் அதுனால் நான் காலையில் வருகின்றேன் நாம் Online லேயே Oder பண்ணிக்கொள்ளலாம் சரி Okay Okay நீ என்னவென்று பார் Continue பண்ணு எதாவுது என்றால் Call பண்ணு health health வந்து ஆஹ் இது வந்து ஒரு state of physical physical mental and social well being ஆஹ் நம்மளோட body ல வந்து physical mental social wel~wellbeing தான் வந்து health ன்னு நம்ம world health organis~organisation வந்து சொல்லுது ஆஹ் இதுக்~இதுக்கு வந்து நிறைய அஹ் definitions இருக்கு but ஆஹ் health வந்து health ன்றது body like physical body மட்டும் இல்லை physical லாவும் mental லாவும் and social wellbeing social well being ன்னா நம்ம எப்படி ஆஹ் மத்தவங்க கூட interact பண்றோம் நம்ம எப்படி அஹ் மனதளவுல ரொம்ப strong கா இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் health வந்து நம்ம எப்ப்டி நல்லா வச்சிக்கலாம்னா by doing physical exercise ஆஹ் நல்லா தூங்கணும் நல்லா தூங்கணும் means six to eight hours க்கு வந்து ஒரு human body வந்து தூங்கணும் ஆஹ் so அஹ் நல்லா தூங்குனா நல்லா exercise பண்ணணும் நல்லா அஹ் correct டான food சாப்பிடணும் அஹ் diet rich food ட சாப்பிடணும் so அஹ் இந்த மாதிரி some social habits like ஹம் smoking cigara~ ஆஹ் alcohol அந்த மாதிரிலாம் நம்ம இல்லாம இருந்தா health வந்து நல்லா maintain பண்ணலாம் stress இருக்காது so அதனால நமக்கு எந்த ஒரு அஹ் disease வராது so we can maintain very good health and என்ன சொல்லலாம் health வந்து அஹ் இப்போ health ன்ற health health வந்து நம்ம ஆஹ் ஒரு physical லாவோ mental லாவோ biological லா மட்டும் பார்க்காம ஆஹ் social லாவும் பாத்துக்கலாம் எப்படிலாம் ஆஹ் health வந்து எப்படி maintain பண்ணலாம் morning எழுந்ததும் நல்லா அஹ் morning எழுந்ததும் நல்லா ஆஹ் exercise பண்றது நம்மளோட காலை கடங்கள் எல்லாம் முடித்தி விட்டு ஆஹ் அஹ் morning வந்து நல்லா ஒரு half an hour walking இல்ல ஒரு jogging போயிட்டு நல்ல ஒரு green tea இல்லாட்டி mind ட and body detox பண்ற மாதிரி ஒரு நல்ல டீயோ இல்ல எதுன்னா ஒரு juice சோ எடுத்துட்டு அப்பறம் morning start பண்ணா body க்கு வந்து body க்கும் சரி mind க்கும் சரி ஆஹ் மை~ரொம்ப detox சா இருக்கும் and நம்மஅ~அந்த day வ ரொம்ப super ரா இருக்கும் ஆஹ் இந்த மாதிரி health maintain பண்ணலாம் அப்பறம் high ஆஹ் அஹ் high calorie rich food உ வந்து avoid பண்றது அஹ் health க்கு ரொம்ப important இப்போ நமக்கு தெரியாது as we are adult இப்போ வந்து junk food அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது health க்கு வந்து ஆஹ் ரொம்ப இப்போ நமக்கு ரொம்ப happy யா jolly யா சாப்பிடுறோம் but பின்னாடி பார்த்தா ரொம்ப அது நம்மள affect பண்ணும் ஆஹ் body க்கு மட்டும் இல்லாம mind டும் சரி physical லா social லாவும் ரொம்ப நம்மள affect பண்ணும்

ஆஹ் அது ஆஹ் next two to three decades க்கு வந்து ரொம்ப நல்ல ரொம்ப நல்லதா இருக்கும் not only for our அஹ் health வந்து நமக்கு மட்டும் இல்லை our generations க்கு அது related டா இருக்கிறதுனால நம்ம பார்த்து பார்த்து சாப்பிடணும் and சாப்பிடுறது மட்டும் இல்லாம நம்ம mind டையும் வந்து நல்லா maintain பண்ணணும் so that நம்மளோட family நம்மளோட friends நம்மளோட circumstance லாம் நம்ம நல்லா healthy யா maintain பண்ணலாம் and நம்ம இப்படி நம்ம வந்து health த maintain பண்றதுனால நம்ம கூட இருக்கவங்க வந்து நம்மள பார்த்துட்டு change ஆகுறதுக்கு chance இருக்கு so ஆஹ் அதனால வந்து நம்ம நல்லா நல்லா நல்லா பார்த்து பார்த்து இருந்தா நம்ம we can avoid many disease like ஆஹ் cardio related like heart failure அஹ் cholesterol cholesterol obesity இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப effec~effect ஆகுறதும் health நம்ம எடுக்கிற food னால so food நம்ம food major and physical activity second அஹ் food டும் physical activity யும் நம்ம நல்லா maintain பண்ணிட்டு and then sleep